அவர்களின் ஆரோக்கியம் பன்மடங்கு மேம்படும் என்று திட்டமிட்டு தான் அனைவரையுமே கொல்லிமலை அழைத்து வந்தான் நந்தன் அதோடு மட்டுமில்லாமல் அந்தப் பகுதி மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் ஒரு இலவச மருத்துவ முகாம் அமைக்கவும் திட்டம் வைத்து அதை செயல்படுத்தும் நோக்கத்தோடும் multipurpose என்பார்களே அதுபோல ஏற்பாடு செய்திருந்தான் இதைக் கேள்விப்பட்டதுமே நயனி மலைத்தே போனாள் பின்பு எல்லோருமே அவரவர் வேலைக்கு சென்று குளித்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள் ஆஷாவிற்கும் நயனிக்கும் ஒரே அரை தான் நயனிக்கு நந்தனை நினைக்க நினைக்க பெருமையாக இருந்தது இவ்வளவு சின்ன வயதில் எவ்வளவு முதிர்ச்சி என்று எண்ணி எண்ணி வியந்து போனாள் நயனிக்கு நந்தன் மேல் எப்பொழுதுமே அளவுக்கடந்த மரியாதை உண்டுதான் ஆனா அது இப்பொழுது பன்மடங்கு பல்கிப் பெருகி இமயம் தொட்டது இப்படி ஒருவனை தேடினாலும் பார்க்க முடியாது சேவை என்ற ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கிறானே ஆனாலும் அவன் முகத்தில் துளி கர்வம் கிடையாது எப்பொழுதுமே தவழும் மென்புன்னகையைத் தவிர இவ்வளவுதான் எவ்வளவுதான் அவள் தன் மனதிற்கு நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி வைத்தாள் கூட அதை உடைத்துக் கொண்டு அவன் காலடி தேடி ஓடிக்கொண்டிருந்தது நயனியின் மனம் அதை அடக்க வழி தெரியாமல் திகைத்துப் திணறிப் போனாள் அவளோ இப்படி நேசமற்ற ஒருவனிடம் கொண்டு நேசத்திற்கு ஆயுள் குறைவு ஏன் இந்த மரமண்டைக்கு உரைக்கவே இல்லை தலையை அழுத்தி பிடித்துக் கொண்டு இருந்தாள் எவ்வளவு தான் முயன்றோமே அவ்ன் நினைவுகளை உதற முடியவில்லை பக்கத்தில் படுத்தவுடனே நிம்மதியாக உறங்கும் தோழியை பார்த்தாள் இவளால் மட்டும் எப்படி படுத்தவுடனே உறங்க முடிகிறது அந்த உறக்கம் தனக்கு மட்டும் ஏன் எட்டாக்கனியாக போனது கேள்விகள் குடைய விழி திறந்து படுத்து கிடந்தாள் உறக்கம் கொள்ளாமல் சிறிது நேரம் படுத்துக் கிடந்தவளுக்கோ உறக்கம் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்ட சலித்து போய் எழுந்து வெளியே வந்தாள் காற்றாட கொஞ்ச நேரம் நடந்தால் தான் மன அமைதிபடும் என்று நினைத்து எதுநந்தனின் திறமையை அவன் புத்திசாலித்தனமான அணுகுமுறையை நோயாளிகளின் மனதை புரிந்து கொண்டு அவன் செயல்படும் தன்மையை என்று நினைத்து நினைத்து வியந்து கொண்டே நடந்தவள் அவளையும் அறியாமல் வந்து நின்றது என்னவோ நந்தனின் அரை வாயலில் தான் உடல் கூச வெக்கி போய் சட்டென்று திரும்பி போக முனைந்தாள் நயனி ஏன் போற உள்ள வா நயனித்தா என்ற அவன் குரல் கேட்க தூக்கி வாரி போட்டது நயனிக்கு இவன் camp விஷயமாக ஊர் மக்களிடம் பேசப் போயிருக்கிறான் என்று இல்லையே ஆஷா சொன்னாள் ச என்ன முட்டாள் தனமாக செஞ்சி வெச்சிருக்கிறேன் இந்த நேரம் இங்கு வந்து நிற்கிறேனே என்று தனக்கே கடிந்து கொண்டாள் அதற்குள் அவன் மறுபடியும் அவளை அழைத்திருக்க அதற்கு மேல் தயங்க முடியாது என்று புரிந்து உள்ளே சென்றாள் நான் நா தெரியாம வந்துட்டேன் இது இது உங்க அறையின்னு எனக்கு இது தெரியாது its okay அதனால என்ன இப்போ வா வந்து உட்காரு என்று அவன் ஒருமையில் அழைத்து பேசியது அவளுக்கும் இனித்தது

உன்னை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் எங்கன்னு தான் புரியல என்று இழுத்தபடியே நிறுத்தினான் அவனின் அந்த நயனா என்ற அழைப்பு அவளை அனல் மேல் இட்ட மெழுகாக உருகி தன்னுள்ளேயே வெண்ணையாக உருண்டு கொண்டிருந்தாள் ஆனா எங்க இது பூர்வ ஜென்ம பந்தமா என்று கேட்க சப்பென்று வடிந்து போனது அவளின் உணர்வுகள் ச்சே ஏனோ கண்களும் மனமும் கலங்கி போனது நயனிக்கு சட்டென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தா நான் வரேன் sir உறக்கம் வருது என்று சொல்லி அவள் குரலில் இருந்த கலக்கம் கண்டு அவளை தன் எந்த வகையிலாவது பெரிதும் காயப்படுத்தி விட்டோமா என்று புரியத்தான் செஞ்சுதா அவனுக்கும் தெரியாமல் தவித்தான் ஒருவேளை ஆண்களிடம் பேசி பழக்கம் இல்லாததால் உண்டான கலக்கமாக இருக்குமா இல்லை தான் தன்னுடைய பேச்சு புடிக்கவில்லையா நினைத்தவனுக்கு இனிமேல் அவளை வருத்தக் கூடாது என்று முடிவும் பிறந்தது தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் வந்து படுக்கையில் விழுந்த நயனிக்கு விம்மல் வழித்துக் கொண்டு வருவதாக அவர பார்த்த நாள் முதலா காதலில் கசிந்துருகி கரையும் நான் எங்கே என் முகம் கூட நினைவில் இல்லாமல் இருக்கும் அவர் எங்கே அப்படியா தன்முகம் அவரின் மனதில் சிறு சலனத்தை கூட ஏற்படுத்தாமல் போனது என்று நினைத்து நினைத்து நெஞ்சம் கரைந்தது இந்த கைக்கிளை காதல் தனக்கு வேண்டாம் என்று தூக்கிப் போடவும் முடியாமல்

அழுது ஓய்ந்து போய் அமர்ந்திருந்த ந்யனியின் அருகில் வந்து தண்ணீர் bottle ஐ நீட்டினாள்

ஒழுக்கத்தை கத்து குடுக்கறது தான் first கல்வி அப்படீங்குறது. இது வந்து கல்வி அப்படீங்கறது வந்து எல்லாரோடையும் சிறந்தது தான் வந்து கல்வி. இந்த கல்வி வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து முக்கியம். ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கறத்துக்கு ஒரு நல்ல மனிதனை வந்து மனிதனா இருக்க விடறத்துக்கும் ஒரு சிறந்தது வந்து கல்வி மட்டும் தான். இது நம்மகிட்ட இருந்தா இது வந்து ஒரு அழியாத செல்வம் மாதிரியாக இருக்கும். ஒரு time நம்ம வந்து கல்வியை பெறணு~ வாங்கிட்டோம் அப்படீன்னா அதுக்கப்புறம் அதை நம்பளால அழிக்கவும் முடியாது யாராலேயும் எடுத்துட்டு போகவும் முடியாது. இது தான் வந்துட்டு நமக்கு வந்து கல்வி. கல்வி வந்து நமக்கு வந்து சொத்து மாதிரி அதை வந்து பத்திரமா நம்ம வந்துட்டு உம் பாக்கணும் அது வந்து ஆஹ் அது வந்து கல்வி வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். ஹம் கல்வி வந்து ஒரு மனுஷனை வந்துட்டு உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். கண்டிப்பா வந்து கல்வி வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு முழுமையா ஒரு மனுஷனா நல்ல ஒரு மனிதனா இருப்பான் அப்படீன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா கல்வி வந்து இருக்கும். ஒரு நல்ல ஒரு கல்வி குடுக்கற இடம் வந்து ஒரு school அப்படீங்குறது வந்து ஒரு நாட்டினுடய ஒரு சொத்து அப்படீன்னே சொல்லலாம். ஒரு ஒரு நா~ ஒரு நாடு இருந்துச்சுனா அது ஒரு நல்ல ஒரு education குடுக்கற ஒரு அஹ் இடமா இருந்துது ஒரு நாடா இருந்துது அப்படீன்னா அந்த நாடே வந்து ரொம்பவே வந்துட்டு அஹ் நல்ல ஒரு இதாயி இருக்கும். அதே மாதிரி கல்வி வந்து இந்~நாட்டுக்கும் பயன்படும் நம்மளுடய வீட்டுக்கும் பயன்படும். நாட்டுக்கு எப்படி பயன்படுதுன்னா நா~ நம்மளுடய கல்வி வந்து ஒரு ஒருத்தவங்ககிட்ட சொல்லி குடுக்கறோம் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படீன்னா அதுக்கொரு கல்வி வேணும் நமக்கு வந்து ஒரு ஒரு உம் ஒரு அறிவு வேணும் அதுக்கு வந்து அது நம்ம எங்கிருந்து பெறறோம் அப்படீன்னா கண்டிப்பா வந்து கல்விதான். அது வந்து நம்மளுடய school நம்மளுடய education அதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்து அங்க இருந்து தான் பெறறோம் அதே மாதிரி நம்ம வந்து சேவை ஆற்றணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து கல்வி தேவை. கல்வி அப்படிங்குறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அறிவு, நம்மளோட திறமை, நம்மளுடைய நடத்தை, தொழில் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து கல்வி.

கல்வி அப்படிங்கறது ரொம்ப easy யா எல்லாத்துக்கும் கிடைச்சுடாது வந்து கண்டிப்பா கிடைக்கணும். அடித்தட்டு மக்களிலேருந்து மேல் தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த கல்வி அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கணும். அது வந்து இப்போ ஒண்ணு வந்து கிராமத்துல இருக்க~ இ~ இருக்கவங்களுக்கு வந்து இப்போ வந்து கல்வி வந்து அவ்வளவும் கிடைக்கறது கிடையாது. ஆனா வந்துட்டு நகரத்துல இருக்கவங்களுக்கே கண்டிப்பா எல்லாருக்குமே கல்வி வந்து கிடைச்சுட்டிருக்கு. அதுவுமில்லாம முக்கிய பங்கு வகிக்கறது அப்படின்னா பெண்களுடய முன்னேற்றத்துல கல்வி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண் வந்து ஒரு கல்வியை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களுக்கு எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு இதுவுமே தேவையே கிடையாது. அவங்க வந்து தனியா வந்து நின்னு அவங்களுடைய சம்பாத்யம் வச்சு அவங்க வந்து என்ன வேணும்னாலும் பண்ணலாம். யாரையுமே வந்து depend பண்ணணும் அப்படிங்கற ஒரு அவசியம் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. அதனால பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து கல்வி அப்படிங்கறது வந்து ரொம்பவும் ரொம்ப வந்து முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி கல்வியில வந்து நிறைய இருக்கு. தொடக்க கல்வி தொடக்க கல்வி அப்படின்னா ஆஹ் one to அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் இருக்கறது தான் தொடக்க கல்வி. உயர் நிலை கல்வி அப்படிங்கறது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்குறது உயர் நிலை கல்வி. மேல் நிலை கல்வி அப்படின்னா பதினொண்ணு to பதினொண்ணு and பன்னிரெண்டாம் வகுப்பு இது வந்து ரொம்ப முக்கியமான ஓரு ஆஹ் காலகட்டம்னு சொல்லலாம். பதினொண்ணாம் வகுப்பு and பன்னிரெண்டாம் வகுப்பு ஆஹ் படிக்கற ஒரு மாணவர்கள். அதே மாதிரி பதினொண்ணாவது பன்னிரெண்டாவது படிக்கற மாணவர்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப வந்து ஆஹ் super ஆ வந்து அவங்களுடைய கல்வியை குடுக்~ கல்வியை குடுக்கணும் அவங்க பெறணும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வந்து அவங்களுக்கு வந்து laptop குடுக்கறது முதல் கொண்டு அவங்களுக்கு வந்து cycle குடுக்கறது முதல் கொண்டு இந்த மாதிரி ரொம்ப super ஆன வந்துட்டு அவங்களுடைய அவங்களால என்ன effort போட முடியுதோ அவங்களால என்ன குடுக்க முடியுமோ அதை வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டிருக்காங்க. அதே மாதிரி அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து அதுவும் வந்து ரொம்ப super ஆ வந்து போயிட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து கல்வி கல்விங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கறதுனால தான் வந்து எல்லாருமே அதை வந்துட்டு பாத்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி eleventh twelfth மேல்நிலை கல்வியை முடிச்சுட்டா அடுத்து வந்து பல்கலைக்கழகம் degree degree க்கு போயிட்டோம் அப்படின்னா நிறைய courses இருக்கு. நம்மளுக்கு வந்து கல்வியில நிறைய courses பண்ணலாம். அதே மாதிரி கல்வி பெண்களுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து twelfth வரைக்கும் வந்து stop பண்ணிடுறாங்க. அது பண்ண கூடாது அப்படிங்கறதுனால தான் government வந்து நிறைய வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துல அவங்க scholarship குடுக்கறது முதல் கொண்டு உங்களுக்கு twelfth ல அதிகமா mark எடுத்துட்டா வந்துட்டு அவங்களுக்கு வந்து free free யா college சேர்க்கறது முதல் கொண்டு இந்த மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து கல்வி முக்கியம் அப்படிங்கறதுனால தான் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுனால கல்வி வந்து பெண் ஆஹ் கல்வி வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா வேற எதுவுமே தேவையில்ல. கல்வியை விட ஒரு சிறந்த ஒரு இது வந்து வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால வந்துட்டு நம்ம ஆரம்பத்துலேர்ந்தே நம்ம வந்துட்டு கல்வியை வந்து பெறணும். அது வந்து இது வந்து கல்வி அப்படிங்கறது வந்து கல்வி அப்படிங்கற ஒரு பொருளே வந்து ஆய்வு செய் அப்படிங்கலாம். அது ஆய்வு செய்யணும் அது வந்து என்ன அது என்ன நடக்கும் என்ன ஆகும் அப்படின்னு முதல் கொண்டு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அது தான் நம்பளுடைய கல்வி அது தான் நம்பளுடைய முக்கியமே அது தான். கல்வியை கல்வி வந்து சும்மா வந்துட்டு என்ன மனப்பாடம் பண்ணிட்டு போறது கிடையாது. அது வந்துட்டு உள்வாங்கிக்கணும் மனசுக்குள்ள பதியணும். பதிக்கினாதான் அதுக்கப்புறம் நாம பேசற அர்த்தம் நம்ம பழகறதா இருக்கட்டும் நம்ம நடவடிக்கையா இருக்கட்டும் நம்ம பழக்கவழக்கமா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு super ஆ இருக்கும். அதே மாதிரி கல்வியில வந்துட்டு கல்வி வந்து இப்போ வந்து அடித்தட்டு மக்களிலிருந்து மேல் வரைக்கும் எல்லாருக்குமே கல்வி அப்படிங்கறது போய் சேரணும். அது தான் வந்து ஒரே reason வந்து ஒரே ஒரு முக்கியமான ஒண்ணு. கல்வி அப்படிங்கறது கல்வி வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எல்லாருக்குமே கிடைக்கணும். thank you. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரு பருவங்களிலும் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் நிலப்பரப்பு குறைவாக உள்ளதால் விவசாயம் ஒரு லாபகரமாக தொழிலாக மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது இம்மாவட்டத்தில் உள்ள தட்பவெப்பநிலை சூழ்நிலை காளான் சாகுபடி செய்ய ஏதுவாக உள்ளது மேலும் சாகுபடி பரப்பளவில் அதிக அளவு உள்ளதால் காளான் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை வைக்கோல் அதிக அளவில் கிடைக்கின்றது இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளின் புரதப் பற்றாக்குறையை போக்கவல்ல வளர்ப்பு மிக்க தொழில்நுட்பம் காளான் வளர்ப்பதாகும் மேலும் காளானில் அதிக உயிர்ச்சத்துக்கள் மருத்துவ குணங்கள் உள்ளதால் தற்பொழுது காளான் சாகுபடிக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உள்ளன உடலுக்குத் தேவையான அதி முக்கிய அமினோ அமிலங்கள் விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் உயர்வகை புரதச் சத்து குறைவான கொழுப்பு மற்றும் சர்க்கரை சத்து தவிர அதிகப்படியான நார்ச்சத்து ஆகியன உள்ளதால் இதய நோய் வயிற்றுப்புண் சர்க்கரை சத்து போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோர் அனைவருக்கும் காளான்கள் சிறந்த இயற்கை உணவாக அமைகின்றன சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் கடலில் கிடைக்கும் முத்து சிப்பியின் வடிவத்தை காளான் பெற்றுள்ளதால் சிப்பி காளான் எனப்படுகிறது பல்வேறு நிறங்களில் இவ்வகையாக சா~ இவ்வகையை சார்ந்த காளான்கள் காடுகளில் வளருகின்றன தட்பவெப்பநிலைக்கேற்பவும் இதன் நிறம் மாறுபடும் சதைப்பிடிப்பு மிக்க சிப்பிக் காளானுக்கு ஒரு சிறிய தண்டு பகுதியும் உண்டு சில வகை சிப்பி காளான்களில் தண்டுப்பகுதி இல்லாமலும் இருக்கும் சிப்பி காளானின் அடிப்பகுதியில் வரி வடிவம் கொண்ட செதில் போன்ற அமைப்புகள் காணப்படும் இக்காளானின் உற்பத்தி திறன் அதிகம் நல்ல ரகம் மற்றும் ஏற்புடைய வளர்ச்சி சூழலில் நூத்தி முப்பது முதல் நூத்தி எண்பது சதம் வரை சிப்பி காளான் விளைச்சல் தரவல்லது இக்காளானை எளிதில் வளர்க்கலாம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் காளான் ரகங்களை சில வகையான காளான் ரகங்களை வெளியிட்டுள்ளது சிப்பி காளான் வளர்க்க ஏற்ற பண்ணை கழிவுகள் பண்ணைக் கழிவுகளில் உள்ள லிட்மின் மற்றும் செல்லுலோஸ் போன்ற பொருட்களின் அளவை பொறுத்து சிப்பி காளானின் விதைத்திறன் மாறுபடும் பொதுவாக சிப்பிக் காளான் வளர்க்க ஏற்ற பண்ணைக் கழிவுகளை மூன்று வகைப்படுத்தலாம்

ஓரளவுக்கு சிறந்தவை என்பவை சோள தட்டை பருத்திமார் போன்றவை சிப்பி காளானின் குடில் அமைப்பும் அளவும் சிறிய அளவில் சாகுபடி செய்ய தென்னங்கீற்று வேய்ந்த குடிலை பயன்படுத்தலாம்

ஆயிரம் சதுர அடி அளவுக்கு குடில் அமைக்க வேண்டும் தவிர வைக்கோல் போர் அமைத்தல் வைக்கோலை வெட்டி ஊற வைத்தபின் வேக வைத்தல் போன்றவற்றிற்கும் இடவசதி தேவைப்படும் காளான் குடிலின் நீள அகலத்தை தேவைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் குடிலை கிழக்கு மேற்கில் அமைப்பதால் சீரான வெப்பநிலை வெப்பநிலையை உருவாக்கலாம் குடிலின் உயரம் பத்து முதல் பன்னெண்டு அடிக்கு அதிகமாக இருக்கக் கூடாது தேவையைப் பொறுத்த வைக்கோலை அமைக்கலாம் இக்குடில்களில் இருபது முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கலாம் தவிர காற்றின் ஈரப்பதம்

நல்ல காற்றோட்டம் அவசியம் காற்றோட்டம் இல்லா அறையை அடைத்து வைத்து விட்டால் கரியமில வாய்வின் அடர்த்தி அதிகமாகி காளானின் இயற்கையான வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படும் வசதி வாய்ப்புக்கேற்ப தட்ப வெப்பநிலை காற்றோட்டம் மற்றும் ஈரப்பதத்தை சரியான அளவில் பராமரிக்க தக்க புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கலாம் அறையின் ஜன்னல்களுக்கு முப்பத்தைந்து அளவுள்ள நைலான் வலைகளை பயன்படுத்தி காளான் ஈ போன்ற தீமை பயக்கும் பூச்சிகளை புகாத வண்ணம் தடுக்கலாம் குடிலின் உட்புறம் தரையில் அரை அடி உயரத்திற்கு மணல் பரப்பி ஈரப்படுத்தியும் சுற்றுச்சுவர்களை ஒட்டி சுத்தமான சாக்கு படுதாக்களை தொங்கவிட்டு அடிக்கடி தண்ணீரால் நனைத்தும் தேவையான சூழ்நிலையை உருவாக்கலாம் ஓலை ஒலை ஓலை வேய்த குடிசைகள் இரண்டு ஆண்டுகளில் வீணாகிவிடும் எனவே சிப்பி காளான் வளர்க்க ஓலை வேய்த குடிசைகள்தான் அமைக்க வேண்டும் என்பதில்லை அவரவர் முதலீட்டிற்கு ஏற்றார் போல் நவீன வளர்ப்பறைகளை உருவாக்கிக் கொள்ளலாம் காளான் உற்பத்தியை ஐந்து கிலோவிற்கு மேல் அதிகரிக்க விரும்பும்போது காளான் வளர்ப்பறைகளை மிக நீளமாக அமைத்து பராமரிப்பதை விட தடுக்கப்பட்ட சிறிய அறைகளாக அமைத்து பராமரிப்பது நலம் காளான் படுக்கைகளை தயாரித்தல் சிப்பிக் காளான் வளர்க்க வைக்கோலை பதப்படுத்தி காளான் விதையுடன் பாலித்தீன் பைகளில் இட்டு உருளைப் படுக்கைகள் தயாரிக்க வேண்டும் வைக்கோலை எதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் எனில் நெல் வைக்கோலில் அதிகப்படியாக உள்ள கலைபூசணங்கள் உள்ளிட்ட நுண்ணுயிர்களை குறைத்து காளான் பூசண வளர்ச்சியை துரிதப்படுத்துதல் வைக்கோலில் உள்ள பூச்சிகள் மற்றும் அவற்றின் முட்டைகளை அழித்தல் காளான் பூசண வளர்ச்சியை தடுக்கும் தீயினால் போன்ற வேதிப்பொருட்களின் அளவே குறைத்தல்

ஐநூறு சென்டிமீட்டர் அளவுள்ள நாலு முதல் ஐந்து மணி நேரம் ஊற வைத்து வேண்டும் ஊறவைத்த வைக்கோல் துண்டுகளை சுமார் ஒரு மணி நேரம் எண்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தண்ணீரில் அமிழ்ந்திருக்குமாறு வேக வைக்க வேண்டும் நீராவியில் பதப்படுத்துதல் என்பது ஊறவைத்த வைக்கோல் துண்டுகளை அழுத்த வெப்பமூட்டி போன்ற வடிவமைக்கப்பட்ட கொதிக்கலன்களில் ஏறத்தாழ பத்து ரா~ ராத்தல் நீராவி அழுத்தத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பதப்படுத்தலாம் காளான் வித்திடுதல் என்பது பதப்படுத்திய வைக்கோல் துண்டுகளை காற்றோட்டம் உள்ள ஒரு அறையில் சுத்தமான சாக்கு படுதா ஒன்றின் மேல் பரப்பி ஈரப்பதம் அறுபத்தி ஐந்து முதல் சதவீதம் இருக்குமாறு உலர்த்த வேண்டும் ஒரு பிடி வைக்கோல் துண்டுகளை கையில் எடுத்து இறுக்கிப் பிழிந்தால் தண்ணீர் சொட்டக் கூடாது அதே சமயம் வைக்கோல் ஈரமாகவும் இருக்க வேண்டும் பின் சுமார் அறுபது into முப்பது சென்டிமீட்டர் அல்லது எழுபத்தி அஞ்சு into நாற்பது அளவுள்ள பாலித்தீன் பைகளில் அடுக்கு முறையில் விட்டுட்டு உருளைப் படுக்கைகள் தயாரிக்க வேண்டும் ஒரு காளான் வித்து பயன்படுத்தி இரண்டு அல்லது மூன்று படுக்கைகள் வரை தயாரிக்கலாம் முதலில் பாலித்தீன் பையின் அடிப்பகுதியை நூலால் கட்டி

மீண்டும் பத்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு வைக்கோல் துண்டுகளை இரண்டாவது அடுக்காக நிரப்பி வேர்ப்பகுதியில் இருபத்தி ஐந்து கிராம் விந்துகள்~ வித்துக்களை தூவ வேண்டும் இதே போல் மூன்றாவது மற்றும் நான்காவது அடுக்குகளை செய்ய வேண்டும் முடிவாக ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு ஐந்தாவது அடுக்காக வைக்கோல் துண்டுகளை பரப்பிய பின் பையின் மேற்பகுதியை ஒன்றாக சேர்த்து கட்ட வேண்டும் ஒவ்வொரு முறையும் வைக்கோல் நிரப்பும்போது பையினை நன்றாக குலுக்கிவிட்டு ஓரளவுக்கு இறுக்கமாக படுக்கைகளை தயாரிக்க வேண்டும் காளான் படுக்கைகளை பராமரித்தல் என்பது தயாரித்த உருளைப் படுக்கைகளை காளான் தோன்றும் அறையில் பல அடுக்குகளாக அடுக்கி வைக்க வேண்டும் பூசண இலைகள் படுக்கை முழுவதும் முழுமையாக பரவ சுமார் பதினைந்து முதல் இருபது~ இருபது நாட்களாகும் படுக்கைகளை தொங்க விடலாம் இம்முறையை பின்பற்றுவதால் அடுக்கு பலகை அல்லது அலமார செய்யும் செலவு மிச்சமாகிறது காளான் பூசணம் முழுமையாக பரவிய பிறகு பையை மெதுவாக கிழித்துவிட்டு

காளான் மொட்டுக்கள் படுக்கையின் மேற்பரப்பில் தோன்றும் சீரான காளான் உற்பத்திக்கு காளான் தோன்றும் அறையை முன்பே கூறியது போல தகுந்த முறையில் பராமரிப்பது மிகவும் அவசியம் மொட்டுக்கள் தோன்றிய இரண்டு மூன்று நாட்களில் காளான்கள் முழு வளர்ச்சி அடைகின்றன காளான்களை தண்ணீர் தெளிக்கும் முன் பறித்து சுத்தம் செய்து துளையிட்ட பாலித்தீன் பைகளில் அடைத்து விற்பனைக்கு அனுப்பலாம் முதல் அறுவடை முடிந்தவுடன் படுக்கையின் மேற்பரப்பை தூய்மையான ஒரு சிறு கத்தியினால் சுரண்டிவிட்டு மீண்டும் தண்ணீர் தெளித்து வந்தால் ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக காளான்கள் தோன்றும் இம்முறையை பின்பற்றி மூன்றாவது முறையாகவும் காளான் அறுவடை செய்யலாம் சிப்பி காளானின் பயிர் சுழற்சி ஏறத்தாழ நாற்பது முதல் ஐம்பது நா~ நாட்கள் ஆகும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாகி படுக்கையின் மேல் ஈரம் காயாத சூழ்நிலை இருப்பின் பாலித்தீன் பைகளை முழுவதுமாக நீக்கி விடலாம் மாறாக அறை வெப்பம் அதிகமாகி காற்றின் ஈரப்பதம் குறையுமானால் பாலித்தீன் பைகளை முழுவதுமாக நீக்காமல் ஆங்காங்கே துளைகளிட்டும் சிறு சிறு கீறல்களாக கிழித்தோ காளான் தோற்ற வகை செய்யலாம் சிப்பி காளான் உற்பத்தியை சீராக நிலைநிறுத்தவும் மேம்படுத்தவும் சில நடைமுறைகளை நாம் மேற்கொள்வது மிகவும் அவசியம் அவை அது யாதெனில் நல்ல தரமான மூல வித்து அல்லது படுக்கை வித்து பயன்படுத்துதல் நன்கு காய்ந்த மடித்துப் போகாத தரமான நெல் வைக்கோலை உபயோகித்தல் சரியாக குடில் அமைத்து உற்பத்தி அறையை பராமரித்தல் வைக்கோலை பதப்படுத்தும் முறைகளை செவ்வனே செய்தல் உருளை படுக்கை தயார் செய்யும் முன் வைக்கோலின் ஈரப்பதம் பராமரித்தல்

பூச்சிகள் மற்றும் நோய்கள் தோன்றா வண்ணம் படுக்கைகளை பாதுகாத்தல் காளான் குடில் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் பேணல் சரியான தருணத்தில் அறுவடை செய்து விற்பனைக்கு அனுப்புதல் பொதுவாக நீராவி அல்லாது கொதிநீரில் வைக்கோலை பதப்படுத்தும் முறை பரவலாக கையாளப்பட்ட போதிலும் சில விவசாயிகள் plus பார்மலின் plus நூறு லிட்டர் தண்ணீர் கலந்த ரசாயன கரைசலை வைக்கோலை பதப்படுத்தும் முறைய பின்பற்றுகின்றனர் இம்முறையில் வைக்கோலை பதப்படுத்தும் போது அதில் ஈரம் தங்கி சரியாக உலர்வதில்லை இத்தகைய வைக்கோலில் இருந்து உடை நாற்றம் அடிக்கும் எனவே பூச்சிகள் அதிகமாக கவரப்பட்டு படுக்கைகள் கெட்டுவிடும் தவிர படுக்கைகளில் அதிகமாக குப்பை காளான்கள் தோன்றும் ரசாயன முறையில் பதப்படுத்தும்போது களை பூசணங்கள் விரைவில் எதிர்ப்பு சக்தி பெற்றுவிடும் பார்மலின் போன்ற திரவங்கள் உடல்நலக் கேட்டை உருவாக்கும் எனவே சுற்றுச்சூழல் மற்றும் உடல்நல சீர்கேட்டை கருதி ரசாயன கரைசலில் வைக்கோலை பதப்படுத்தும் முறையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது பால் காளான் வளர்ப்பு முறைகள் என்பன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காளான் காளான் பால் காளான் ரகம் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பம் உலகத்திலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது இக்காளான் கேலோஸைபா இண்டிகா என்னும் வகையை சார்ந்தது உலகின் பல சிறந்த இருபது காளான் வகைகளில் folitas எனப்படும் காளானுக்கு அடுத்ததாக பால் வ~ பால்காளான் வகையைச் சார்ந்த கேலோஸைபா மதிக்கப்படுகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் மற்றும் பால் காளான் ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இக்காளான் கேலோஸைபா இண்டிகா மற்றும் ட்ரைகோலோமா என்னும் வகையை சார்ந்தது உலக அளவில் இவ்வகை காளான்கள் தற்போது தமிழ்நாட்டில் மட்டுமே வியாபார அளவில் வளர்க்கப்படுகின்றன பால் காளான் மொட்டு காளான் போன்றே குடை வடிவம் உடையது பால் போன்ற வெண்மை நிறமுடையதால் பால்காளான் என்றழைக்கப்படுகிறது இவற்றின் தண்டுப்பகுதி மற்றும் தடித்திருக்கும் தண்டும் தலைப்பகுதியும் நல்ல சதைப்பிடிப்பு முக்கியவை பால் வண்ணமும் குடை வடிவமும் சதைப்பிடிப்பும் மிக்க இக்காளான் மொட்டு காளானுக்கு இணையானது எளிய வளர்ப்பு முறை அதி வெப்ப பகுதிகளிலும் வளர்தல் அதிக விளைத்திறன் நீண்ட சேமிப்பு அதிக புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து பெற்றிருப்பது பால்காளானின் சிறப்பு அம்சங்களாகும் எளிய வளர்ப்பு முறை அதிக முதலீடுயின்றி இக்காளானை எளிதாக வளர்க்கலாம் முட்டைக் காளான் வளர்ப்பிற்கு மக்கிய நெல் அல்லது கோதுமை வைக்கோல் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பால்காளான் உற்பத்திக்கு மூலப்பொருட்களை மட்கச் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பால் காளான் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் சுமார் எண்பத்தி ஐந்து சத~ சதவீதத்திற்கு குறைவான காற்றின் ஈரப்பதமும் உள்ள சூழ்நிலையில் நன்கு வளரும் எனவே பரவலாக தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் இக்காளானை எளிதில் வளர்க்கலாம் அதிக விளைச்சல் தரக்கூடிய சராசரியாக இருநூத்தி ஐம்பது கிராம் உலர்ந்த வைக்கோல் கொண்ட ஒரு படுக்கைக்கு முன்னூத்தி அறுபது கிராம் காளான் கிடைக்கும் கணக்கீட்டின் படி நூத்தி நாற்பத்தி

ஐந்து நாட்கள் பால்காளானை கெடாது பாதுகாக்கலாம் இதனால் விற்பனை சேமிப்பிற்கும் நீண்ட தூரம் எடுத்துச் சென்று விற்பதற்கும் உலர் காளான் டப்பாக்களில் அடைத்தல் பூப்பொடி மற்றும் ஊறுகாய் போன்றவை தயாரிக்கவும் இக்காளான் மிகவும் ஏற்றதாக உள்ளது அதிக புரத மற்றும் நார் சத்து பால்காளானில் அதிக அளவில் உள்ளது பால்காளானில் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு சதம் புரதம் மற்றும் நாற்பத்தி ஒண்ணு புள்ளி ஒரு சத நா~ சதவீதம் நார்ச்சத்து அடங்கி இருப்பது சிறப்பு அம்சமாகும் இதனால் வயிற்றுப் புண் மலச்சிக்கல் மற்றும் இருதயம் உள்ளவ~ இருதய நோய் உள்ளவர்களுக்கு பால் காளான் ஒரு சிறந்த உணவாகும் தற்போது சந்தையில் சிப்பிக் காளான் விலை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் நூறு முதல் நூத்தி பத்து என்று இருக்கும் நிலையில் முட்டைக் காளானுக்கும் இணையாக பால் காளான் கிலோவிற்கு ரூபாய் நூத்தி ஐம்பது முதல் நூத்தி எண்பது என்ற அளவுக்கு சந்தை மதிப்பைப் பெற்றுள்ளது இதனால் பால்காளான் உற்பத்தியாளருக்கு சராசரியாக ரூபாய் எண்பது முதல் நூறு வரை நிகர லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது பால்காளான் வளர்க்க ஏற்ற பண்ணை கழிவுகள் பால் காளானை உலர்ந்த நெல் வைக்கோல் மக்காச்சோள தட்டை சோளம் மற்றும் கம்பு தட்டை பாமர ரோஜா பூ வெட்டிவேர் புல் கரும்பு சர்க்கரை சோயா பீன்ஸ் மற்றும் நிலக்கடலை செடி போன்ற பல்வேறு பண்ணை கழிவுகளில் நன்கு வளர்க்கலாம் எனினும் வியாபார முறையில் வளர்ப்பதற்கு நெல் வைக்கோல் மிகவும் ஏற்றது உற்பத்திக்கேற்ற சூழ்நிலைகள் என்பன பால்காளான் இருபத்தி எட்டு டிகிரி முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காற்றில்

பூசன பரவும் நிலையில் அவற்றை சுத்தமான ஒரு அலை~ ஆஹ் சுத்தமான ஒரு அறையில் அடுக்குகளின் மேல் பராமரிக்கலாம் பூசன வித்து பரவும் இவ்வறையில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் எண்பது சதவிகிதத்திற்கும் மேற்பட்ட காற்றின் ஈரப்பதமும் மிக அவசியம் காளான் தோன்றும் அறைகள் அமைக்க நிழலான ஒரு இடத்தில் இடுப்பு அளவிற்கு செவ்வக குழிகள் தோண்ட வேண்டும் குழியின் உட்புற சுவர்கள் சரியான அளவிற்கு செங்கல் அல்லது காரை மற்றும் சிமெண்டால் செய்த உள்கூடான கல் அல்லது பூச்சி மண் கொண்டு பூசிவிட வேண்டும் இச்சுவர் தரைக்கு மேல் ஒன்று அல்லது இரண்டு அடி உயர்ந்திருக்கலாம் பின்னர் குழியின் மேற்பகுதியில் சற்று குச்சியான நீல வண்ண பாலித்தீன் தாளை கொண்டு கூண்டு போன்று அமைக்க வேண்டும் இவ்வாறு அமைக்கப்பட்ட கூண்டுக்குள் அடுக்குகள் அமைத்து மேற்ப்பூச்சியிட்ட பால் காளான் படுக்கைகளை பராமரிக்க வேண்டும் கூண்டினுள் நல்ல காற்றோட்டம் ஏற்பட ஜன்னல்கள் மற்றும் வெப்ப காற்றை வெளியேற்றும் மின்விசிறிகளால் வசதி ஏற்படுத்தலாம் தவிர பகல் வேளைகளில் கூண்டுக்குள் சுமார் ஆயி~ ஆயிரத்தி அறுநூறு முதல் மூவாயிரத்தி இருநூறு வெளிச்சமும் கிடைக்க செய்ய வேண்டியது அவசியம் காளான் படுக்கை தயாரித்தல் என்பது சுமார் அறுபது into முப்பது சென்டிமீட்டர் அல்லது அறுபது into நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளை பயன்படுத்தி படுக்கைகளை தயாரிக்க வேண்டும்

சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிட நேரம் வேக வைக்க வேண்டும் பின்னர் நீரை வடித்துவிட்டு வைக்கோல் துண்டுகளின் கீழ் துண்டுகளின் மேல் உள்ள அதிகப்படியான ஈரம் காயும் அளவிற்கு சுத்தமான இடத்தில் உலர்த்த வேண்டும் உலர்த்திய இலையில் வைக்கோல் துண்டுகளில் சுமார் அறுபது சதவீதம் ஈரம் இருக்கும் ஒரு காளான் வித்து குட்டியை பயன்படுத்தி

ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு நிரப்ப வேண்டும் அதன் மேற்பரப்பு முழுவதும் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து கிராம் காளான் வித்துக்களை தூவ வேண்டும் தூவ வேண்டும் அஹ் முதலில் பாலித்தீன் பையின் அடிப்பகுதியை தீ நூலால் கட்டி பையைத் திறந்து பதப்படுத்திய வைக்கோல் துண்டுகளை சுமார் ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு நிரப்ப வேண்டும் மீண்டும் பத்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு வைக்கோல் துண்டுகளை இரண்டாவது அடுக்காக நிரப்ப வேண்டும் மேற்பகுதியில் இருபத்தி ஐந்து கிராம் வித்துகளை தூவ வேண்டும் இதே போல் மூன்றாவது மற்றும் நான்காவது அடுக்குகளை தயார் செய்ய வேண்டும் முடிவாக ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு ஐந்தாவது அடுக்காக வைக்கோல் துண்டுகளை பரப்பிய பின் பையின் மேற்பகுதியை ஒன்றாக சேர்த்து கட்ட வேண்டும் ஒவ்வொரு முறையும் வைக்கோல் நிரப்பும்போது

முழுமையாக மாறிவிடும் சில சமயங்களில் வைக்கோல் துண்டுகளை அறுபது நிமிட நேரம் ஆவியில் வேகவைத்து கார்பெண்டசம் எழுபத்தி அஞ்சு VPM பார்மலின் ஐந்நூறு VPM சிறுவுள்ள பூசன புள்ளி கரைசலில் பதினாறு மணி நேரம் ஊற வைத்தும் படுக்கைகள் தயாரிக்கலாம் எனினும் ரசாயன முறைய விட மற்ற இரண்டு முறைகளே சால சிறந்தவை இயற்கையில் காளான்கள் மற்றும் அல்லது சிதைந்த மரத்துண்டுகளில் தோன்றும் அவற்றை வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இயற்கையில் அக்காளான்கள் வளரும் சூழ்நிலையை மனதில் கொண்டு அதற்கேற்ப மற்றும் தட்பவெப்ப சூழ்நிலைகள் உருவாக்குதல் அவசியம் அவ்வகையில் மொட்டு காளான் பால் காளான் போன்ற மண்ணில் வளரும் தன்மை உடையவை ஆகையால் இக்காளான்களை வளர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கால படுக்கைகளில் மேற்பூச்சிடுதல் அவசியமாகும் மண் உறையிடுதல் என்றும் இதனை கூறலாம் படுக்கைகளில் பூசன வளர்ச்சி முடிவடைந்த பின் அவற்றை சம அளவுள்ள இரண்டு அரை படுக்கைகளாக நடுவில் வெட்ட வேண்~ வெட்டிவிட வேண்டும் பின்னர் ஒவ்வொரு அரைப்படுக்கைகளில் ஓன்று முதல் இரண்டு சென்டிமீட்டர் உயரத்திற்கு மேற்பூச்சுக் கலவையை மணல் கலந்த கொண்டது மேற்பூச்சுக் கலவையின் பயன்கள் என்று பார்க்கும் பொழுது வைக்கோல் அல்லது மொட்டு காளான் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் மேற்பூச்சாக தட்டுப் பொருட்கள் குறைந்த ஒரு பொருளை படுக்கையின் மேலிடும்போது எதிர்பாராத உள்ளுணர்வு பூசனத்திற்கு ஏற்பட்டு மொட்டுக்களை தோற்றுவித்து அவற்றின் சந்ததியை பெருக்கும் முயற்சியில் ஈடுபடும் பூசன இலைகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்~ பிண்ணி பிணைந்து காளானை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடும்போது மேற்பூச்சுக் கலவை பூசன இலைகளுக்கு தேவையான நீரை சேமித்து சீராக வழங்கும் படுக்கைகளின் மேல் உள்ள ஈரப்பதம் கலந்துவிடாமல் அடுத்து அடுத்து படுக்கைக்கு மிக அருகில் நிலவும் ஈரப்பதத்தை சீராக பேண மேற்பூச்சுக்கலவை உதவுகிறது காளானில் பூசன இலைகள் உருவாக்கும் போது படுக்கையில் ஏற்படும் நினைவு மிகத் தேவையான இரசாயன பொருட்களை பாதுகாத்து பூசண இலைகளுக்கு

மேற்பூச்சு கலவை செயல்படுகிறது காளான் மொட்டுக்கள் வளர்ந்து பெரிதாகும் நிலையில் அவற்றின் எடை கூடும்போது தாங்குத்தளமாக மேற்பூச்சு கலவை பயன்படுகிறது சொல்லுங்க

சொல்லுங்கப்பா என்ன பண்றீங்க வேலைய ஆரம்பிச்சாச்சா வேலை என்ன ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுட்டு ஆச்சு வேலை செஞ்சுக்கிட்டேதான் இருக்கணும் சொல்லுங்க சமையல் எல்லாம் முடிஞ்சாச்சா அது கொஞ்சம் break விட்டு

நமக்கு twenty-four hours க்கு வேல இருந்துகிட்டே இருக்கும்ல அத நம்ம வாங்கி வந்த வரம் அது நமக்கு

வேலைக்கு எப்பயாவது முடிவு இருக்கா

ஆமா வேலைக்கு எப்பயுமே முடிவே கிடையாது

ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம் உம் நம்மல்லா நினைச்சாதான் உண்டு

என்ன சமையல் இன்னைக்கு பாலக்கீரை

முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் omelette சாப்பிடக்குல போட்டு சாப்பிட வேண்டியது தான் அந்த உத்~ பங்குனி உத்திரம் எட்டாம் நாள் பூஜை முடியாம முட்டை சாப்பிடலாமா கேக்கறார் இல்ல என்ன பண்றது முட்டைதான

ஓ நீங்க காவடி தூக்கறது இல்லையா அப்ப அதனால அதனாலதான் இல்லைன்னா சாப்படறது இல்லை